கீழ ஐஸ்கிரீம் பொட்டி வச்சிருக்காங்க அந்த ஐஸ்கிரீம் பொட்டி லஸ்ஸி ஆ கம்பெனிய சேர்ந்தது.

இது வந்து ஒரு சின்ன பெட்டி கடை.

இந்த குளம் பார்ப்பதற்கு மஞ்சள் கலர்ல இருக்கு.

நிறைய விளம்பரங்கள் ஒட்டப்பட்டிருக்கு அதுல ஒரு சூப்பர் ஹீரோவு இருக்காரு.

இதுல வந்து ஒரு வீட்ல நிறைய செடிகள் வளக்கறாங்க. த தொங்கு செடிகள்.

மேல ஒரு சட்டிக்கு மேல தான் வாழைப்பழமும் சப்போட்டா பழமும் இருக்கு.

கடைல தொங்கியது ரெட் பிங்க் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் அந்த உடுப்புகள் கலர் இருக்கு.

இங்க ஒரு மனுஷன் நிக்கிறான் அந்த மனுஷன் முகம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அந்த மனுஷன் வந்து வைட் கலர்ல ஷர்ட் போட்ருக்காங்க ஆ ஆ ப்ளூ கலர்ல பேண்ட் .

நெறைய மாலைகள் வந்து இந்த சிர்பத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கு.

அதுக்கு தரையில சிலுவையில ஒரு ஸ்டோன் வைக்கப்பட்டுருக்கு.

ஆ சைடுல நறைய பூட்செடிகள் எல்லாம் ஆ அனந்து நிக்குது.

இதுல முன்னாடி நிக்கிற ஒரு அக்காளுக்கு மூஞ்சு மறைக்கப்பட்டிருக்கு இதுல ஒரு சில பேருக்கும் மூஞ்சும் மறக்கப்பட்டிருக்கு.

இது ஒரு சர்ச் வாசல் அந்த சர்ச் தூய ஆரோக்கியநாதர் ஆலயம் அப்படின்னு அந்த சர்ச்சோட பேரு.

சைடுல நெறைய பொருட்கள் இருக்கு டிரைவர் சீட்ல ஒருத்தர் இருக்காரு.

இது வந்து கீழ நறைய விதவிதமான கம்பேனிகள்ல இருக்கு.

இது வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கு .

இங்க வந்து பின்பக்கச் செவர் வந்து ப்ளூ கலர் இருக்குது ஒரு பிளாக் கலர் சேர் போடப்பட்டிருக்கு.

அதுக்கு சைடுல ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச் ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்க்கப்பட்ருக்கு.